அவங்களோட திறமையும் இருக்கு அவுங்க வெட்டுற விதம் it can create many internal reflections so அவங்க வெட்டுறதுலயும் ஒண்ணும் அதிகமா shine பண்ணும் அதனாலதான் diamond வந்து ரொம்ப costly super ஆ எல்லாருக்கும் okay வா so இதுதாய்யா diamond ஓட applicationCIR அடுத்தது போலாமா very good so இப்போ மூணாவது application மூணாவது application என்னன்னு பார்த்தீங்கன்னா it is prism so prism ல you will useCIRfor inverting for inverting an image இல்லைன்னா for laterally inverting you can useCIRokay வா so இங்க பார்த்தீன்னா இந்த prism ல if i send two rays perpendicular to the first surface it will go hit here at forty-five degree so general ஆ prism ஓட critical angle forty-two degree general ஆ prism ஓட critical angle forty-two degree so forty-five degree is more than critical angle so what will happen It will reflect so reflect ஆகி இப்படி image form ஆகும் so இதான் prism ஓட application இது அவ்வளோ முக்கியம் இல்லை இந்த நாலு diagram படிச்சுக்கோங்க அது போதும்

so chapter முடிக்க இன்னும் ஒரு thirty-five forty minutes more thirty-five forty minutes நான் chapter அ முடிச்சிருவேன் okay அதுக்கப்புறம் நம்ம questions பார்க்கணும் பசங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான topic இதுல இருந்து கேள்வி வர நிறைய chance இருக்கு என்னது optical fibre optical fibre நம்ம வீட்ல எல்லாருக்குமே net வருதுல்ல video signal audio signals அப்புறமாட்டி your communication அப்புறம் transmission of signals எல்லாமே it happens through fibers ஏன் fibres ரொம்ப important ன்னா energy loss ரொம்ப கம்மி okay வா energy loss ரொம்ப கம்மி so ஏன் அப்படி energy has coming பார்த்தீங்கன்னா ஏன்னா optical fibre ல you will ask reflection only refraction நடக்காது இப்போ refraction ம் நடந்து reflection ம் நடந்தா அப்போ energy loss இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெளியே போயிரும்ல ஆனா இங்கே fibre ல என்ன beauty பார்த்தீங்கன்னா refraction நடக்காது ஏன் ஏன்னா

அதுக்கு பேரு cladding so core வந்து denser medium cladding வந்து rarer medium okay வா

greater than critical angle அனுப்புறப்போ என்ன நடக்கும் CIR யாரு நடக்கும் ஏன் TIR நடக்கும் ஏன்னா denser to rarer அப்புறம் you are angle of incidence is greater than angle of critical okay so அதனால you will have internal reflections taking place and the signalist transmitting uses எங்க endoscopy video signal transmission i mean transmission of communication signals எல்லாமே based onCIRsuper ஆ எல்லாருக்கும் சந்தோஷமா அவ்வளவுதாய்யா எழுதணும் இத மட்டும் உருப்படியா எழுதுனீங்கன்னா you get full mark சரியா அடுத்ததுக்கு போலாமா are guys happy எல்லாரும் சந்தோஷமா சந்தோஷமா போடுயா chat ல ஒரு square அ

இப்ப slow வா நம்ம lens நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம slow ஆ என்ன பண்றோம் lens அ நோக்கி போயிட்டு இருக்கோம் சரியா எல்லாரும் நல்லா கவனிங்க so lens க்கு போறதுக்கு முன்னாடி இந்த formula ரொம்ப முக்கியம் இது வந்து derivation தேவையில்ல இதுக்கு derivation எனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்ல நான் வெறும் result மட்டும் சொல்றேன் நல்லா கவனி நான் result மட்டும் சொல்றேன் நல்லா கவனி என்ன பண்ண போறோம் so இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா you have one medium rarer medium okay வா அப்புறம் ஒரு strict கண்ணாடி ஒரு spherical கண்ணாடி surface இருக்கு so உன்னோட light வந்து rarer medium ல இருந்து ஒரு denser medium க்குள்ள போகுது through what through ஆ spherical refracting surface என்னது through ஆ spherical refracting surface சரியா எல்லாருக்கும் சந்தோஷமா so இப்போ இந்த distance அதாவது spherical refracting surface ல இருந்து object க்கு அந்த distance வந்து object distance spherical refacting surface ல இருந்து இந்த image க்கு அதான் image distance object distance எப்பவுமே U image distance எப்பவுமே V okay வா super ஆ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா அப்புறம் இந்த spherical surface ஓட radius of curvature வந்து R அதாவது இந்த sphere ஒரு

curvature super ஆ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா so இப்ப இது மூணும் தெரிஞ்சா refraction ஓட formula என்னன்னு பார்த்தீங்கன்னா it is mu two இரண்டாவது medium ஓட refractive index divided by V image distance minus முதலாவது medium ஓட refractive index by miu of the distance is equal to miu to minus miu one by radius of curvature so ஒரு spherical surface ல refraction நடந்தா நீ இந்த formula தான் use பண்ணணும் இதுக்கு formula மட்டும் போதும் இத எப்படி நீ use பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன்னு புரிஞ்சுகிட்டேன்னா அது போதும் okay வா எப்படி use பண்ணணும்னு தெரிஞ்சீங்கன்னா அது போதும் okay வா பசங்களா are you all clear sir C ன்னா C வந்து center of curvature அதாவது center of the sphere of which this surface is part of சரியா okay வா எல்லாருக்கும் so இது formula தெரிஞ்சா போதும் ஏன்னா lens makers formula க்கு இது தேவை derivation lens maker formala deservation important ஆ ஆமாம் lens makers formula derivation important ஆ ஆமாம் important okay வா so அத மட்டும் நான் சொல்லித் தர்றேன் அஹ் அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் so தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கவனிங்க நான் எதுவுமே repeat பண்ண மாட்டேன் ஏன்னா என் voice சரியில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு okay வா so i am already staining myself alot so i will not be repeat i will not be repeating twice thrice சரியா so நான் ஒரு தடவ சொல்றப்பயே நல்லா கேட்டுக்கோங்க okay ஆரவ் correct ஆரவ் இத வச்சுதான் lens makers formula so நம்ம derivation ஆரம்பிப்போமா பசங்களா lets start derivation of length makers formula so lens makers formula பாத்தீங்கன்னா எதுக்கு sir தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடி அப்புறம் நம்ம microscope உ telescope உ அதுக்கெல்லாம் lens தயாரிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பேர்தான் lens makers so அவங்க வந்து they need a calculation சும்மா உட்கார்ந்து கல்லால செதுக்குவாங்களா they need proper measurement ல so அதுக்கு

என்ன அந்த formula இந்த formula தயவு செய்து மறக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் okay it is very very important please do not forget this okay கண்டிப்பா இதுல இருந்து ஒரு numerical வரும் இல்லைன்னா derivation வரும்

என்ன sir derivation சொல்லுங்க sir சரி sir சொல்லுங்க sir so இப்போ ஒரு convex lens எடுத்துக்குவோம் we have object here ன்னு வச்சுக்கயேன் objecting இருக்கு இதான் convex lens so object ல இருந்து light வருது object ல இருந்து light வந்தவுடனே so convex lens வந்து density அதிகம் optical density ஏன்னா இது வந்து glass உ இது வந்து cost so இது வந்து காத்துன்னு வச்சுக்கோயேன் miu one இதான் glass miu two ன்னு வச்சுக்கோயேன் so அ it will bends towards the normal okay வா it will bend towards the normal ஏன்னா this is the rarer this is denser so it will move towards the normal எல்லாருக்கும் okay வா ஆமா sir super sir so it will actually form the image somewhere here okay வா எல்லாரும் happy ஆ so இதுதான் ஒரே ஒரு surface இருந்தா என்னது ஒரு refracting surface இருந்தா எல்லாருக்கும் okay வா பசங்களா சந்தோஷமா எல்லாரும் clear ஆ so நடந்ததை சொன்னால் அவர் மேலும் வருந்துவாள் என்று என்னியவன் என் செல்ல பொண்டாட்டி கூட இருக்க முடியலைல அதான் என்றான் கிசுகிசுப்பான குறளில் ஐ ஆசையைப் பாருங்க இன்னும் கல்யாணமே ஆகலை அதுக்குள்ள செல்ல பொண்டாட்டியா அவன் வார்த்தைகளில் மகிழ்ந்து போனவளாய் கேட்க அப்புறம் இல்லைங்கறியா உன் கையில இருக்கிற மோதிரத்தை பாருடி இப்பவே நீ எனக்கு பாதி பொண்டாட்டி தெரியுமாடி என் ஜிங்குமா என்றான் உல்லாசமாக ஓஹோ பாதி பொண்டாட்டி முழு பொண்டாட்டியாகுற வரைக்கும் காத்திருங்க doctor sir ஹம் வேற வழி பத்து நாள் தான் பறந்து போயிடும் அப்புறம் நீ எனக்கே எனக்குத்தான் தெரியுமா இன்னைக்கு full ஆ உன் குரலை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு எனக்காக ஒரு பாட்டு பாடேன் please

உன் அரங்கேற்றதா கேட்க முடியாம போயிடுச்சு எனக்கு என் ஜில்லுமாவோட காதல் முடிஞ்சிருக்கணும் ஆழ்ந்த குரலில் தன் ஆசையை வெளியிட உன்னாள் உன்னாள் உன் நினைவால் உலகில் இல்லை நான்தான்

அவர் மீதான அளவற்ற காதல் அவள் குரலில் பாகாய் உருகி வழியும் அது மயங்கி நின்றான் love you ஜில்லுமா என்க அவன் ஆழ் மனதில் இருந்து வந்த அந்த வார்த்தைகள் பெண் அவளின் உயிர் தீண்டி நின்ற love you பரத் மாமா என்றாள் விழி ஓரம் நீர் துளிர்க்க இது ஆனந்த கண்ணீர் மக்களே மோகம் இருபத்தி ஏழு அடுத்த நாள் ஜெகனும் தீபாவும் பாண்டிச்சேரி கிளம்ப நான் கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரேன்ப்பா என்றாள் ஸ்வேத்தா நிச்சியான பொண்ணு தனியா இருக்கலாமாமா எங்க கூட வீட்டுக்கு வாம்மா என்றார் ஜெகன் இல்லங்கப்பா எப்படியும் purchase க்கு இங்கதான் வரவேண்டி இருக்கும் அதான் என்று இழுக்க ஆமாங்க புடவ நகை இதெல்லாம் வாங்க இங்கதா வரணும் அதோட இவள பார்த்துக்கத்தான் மாப்பிளை தம்பியும் தினமும் மாறி மாறி வர்றாங்கல்ல அப்புறம் என்ன கொத்தாம சொல்லி விலகினார் தீபா அது கேட்ட செல்வத்திற்கு முகம் ஒரு மாதிரி சுருங்கி விட்டது ஆமாம்ப்பா நான் daily இன்னும் சீக்கிரமே இங்க வந்துருவேன் இனிமே இப்படி பாப்பாக் கூட time spend பண்ண முடியாதுல ரொம்ப busy ஆகிடுவாங்க madam என்க அதெல்லாம் கிடையாது உனக்கு நான் எப்பவுமே free தான் அண்ணா என்று அவன் கையைக் கட்டிக்கொள்ள நிலைமை ஒரு மாதிரி இலகுவானது சரிம்மா பார்த்து பத்திரமா இரு என்ன என்று விட்டு கிளம்பினர் மூவரும் வீட்டிற்கு போனதும் முதல் வேலையாக அப்பாவின் அலுவலகம் அறைக்கு அழைத்துச் சென்று ஸ்வேத்தாவின் அத்தை மல்லிகாவின் திருமணத்திற்கு அழைத்துச்சொன்னார் செல்வம் அவரும் அவன் சொன்னவாறே செய்ய அண்ணன் மகள் திருமணத்திற்காக தன் மகன் ரதீஷை அழைத்துக்கொண்டு முதல் ஆளாக வந்து இறங்கியது மல்லிகாதான் அழைத்த மரியாதைக்காக முதலில் ஜெகன் வீட்டிற்கு சென்றுவிட்டு உடனே மருமகளைப் பார்க்க படப்பை வீட்டிற்கு சென்று விட்டார் வந்தவர்களை முகம் மலர வரவேற்றவர் நான் அங்கு வந்தப்போ உங்களதா பார்க்கவே முடியல அத்தான் என்க அப்புறம் நீ என்ன பார்த்து மயங்கி கட்டிக்கிட்ட எங்க அத்தை பையனைத்தான் கட்டிக்கின்னு ஒத்த கால்ல நின்னு இருப்ப அதான் நான் உன் கண்ணு முன்னாடியே வரல என்றவாரு அவன் சிரிக்க ஆஹா over confidence உடம்புக்கு ஆகாது அத்தான் கட்டிக்கிட்டா அவரதான் கட்டிக்கணும்னு தலைகீழா நின்னுட்டுதான் நான் US வந்தேன் தெரியுமா இவள் பதிலுக்கு வாயாட அப்போதான் உள்ளே வந்த பரத் நீ தலைகீழாலா நிக்க வேண்டா ஜில்லுமா வா நான் உன்னை இப்பவே கட்டிக்கிறேன் என்று அவள் இடையோடு கை கொடுத்து தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொள்ள வெட்கிச் சிவந்தாள் ஸ்வேதா அவர் அவர்கள் இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்க நீங்க ஸ்வேதாகாக வந்ததுக்கு ரொம்ப thanks aunty thanks bro என்றான் பரத் அடுத்தடுத்த நாட்களில் சிவப்பிரியா குடும்பத்துடன் நிற்கும் அவன் பெண் தோழியுடன் வந்து சேர அங்கே பாண்டிச்சேரிக்கும் படப்பைக்குமாய் அனைவரும் மாறி மாறி பயணித்துக் கொண்டிருந்தனர் purchase என்று பெண்கள் அனைவரும் கடை கடையாய் ஏறி இறங்க அவளை பார்க்கவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை பரத்திற்கு மல்லிகா கேட்டவுடன் படப்பையில் தங்கியது செல்வத்திற்கு மிகவும் வசதியாக போய்விட அவன் பாண்டிச்சேரியில் கல்யாண வேலைகளுக்காக பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தான் முக்கியமான நண்பர்களும் உறவினர்களுக்கும் கல்யாண பத்திரிகை வைப்பதற்கு ஜெகன் தீபாவுடன் மல்லிகாவும் ரதீஷும் செல்ல தன் தந்தைக்கு அவர் அப்பா வீட்டு சொந்தம் வந்ததை எண்ணி மனம் மகிழ்ச்சியாக இருந்தது செல்வத்திற்கு அதை நெகிழ்வுடன் ஸ்வேதாவிடமும் பரத்திடமும் அவன் பகிர்ந்து கொள்ள ஆமாண்ணா எனக்கும் சந்தோசம்தான் ஆனா அம்மா என்னை மொத்தமா ஒதுக்குனதுல இங்க இப்ப யார்கிட்டயுமே ஒரு அளவுக்கு மேல நெருங்க பயமா இருக்கு என்றாள் வருத்தமாக நண்பர்கள் இருவரும் அஸ்த புஸ்தியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ள ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போறதுக்கு ஒரு எல்லைக்குள்ள friendly யா நின்னுக்கிறது நல்லது தானே என்று அவனை கண்களில் வலியுடன் பார்த்தான் செல்வம் எல்லாத்தையும் ரொம்ப complicate பண்ணிக்காத நீ கொஞ்ச நாளைக்கு free ஆ விடு எல்லாம் சரியாயிடும் என்க நம்பிக்கை அற்றவளாய் தலையாட்டினாள் மல்லிகாவிடம் இருந்து வராதவனின் number அ வாங்கிய பரத் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஜகனையும் தன் தந்தையையும் வைத்து கட்டாய படுத்தி கல்யாணத்திற்கு அழைக்க அவர் ஒரு வழியாக வர சம்மதித்திருந்தார் திருமணத்திற்கு மூன்று நாட்களே இருந்த நிலையில் reception க்கு பெண்கள் அனைவரும் dance ஆடலாம் என்று சாரு idea குடுக்க பரத்தின் அக்காக்கள் அவர்கள் பெண்கள் என எல்லாரும் படப்பை வீட்டில் ஒன்றுகூட ஆட்டமும் பாட்டமுமாக அமர்க்களப்பட்டுக் கொண்டிருந்தது வீடு அன்று மாலை செல்வத்துடன் வந்த ஜெகன் பாப்பா உங்க சூப்பர் சிங்கர் team ல எல்லாரையும் reception க்கு invite பண்ணிட்டியாமா என்றார் இல்லங்கப்பா இன்னைக்கு அந்த TV ல இருந்து phone பண்ணாங்கம்மா கல்யாணம் full ஆ cover பண்ண permission கேட்டாங்க அவங்க TV ல ஸ்டார் திருமணம் program ல telecast பண்ணுவாங்களாமே இவளை விவரம் கேட்க ஆமாப்பா ஆனா நான் ஒண்ணும் அவ்ளோ பெரிய star எல்லாம் இல்லையே அப்புறம் எதுக்கு நம்மளை கேக்குறாங்க இவர் புரியாதவளாய் அவரிடமே திரும்பக் கேட்டாள் எனக்கு அதெல்லாம் தெரியலைம்மா உன் விருப்பம் என்னன்னு கேட்கத்தான் இங்க வந்தேன் நீ என்னடா சொல்ற செல்வத்தைப் பார்க்க எதுக்கும் நம்ம பரத்தையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம் அவனுக்கு அழைக்க நான் ஜில்லப் பார்க்க அங்கதான் வந்துட்டு இருக்கேன் half an hour ல வந்துருவேன் என்றான் வந்தவனிடம் ஜெகன் விஷயத்த சொல்ல இவ என்ன சொன்னாலும் okay தான் uncle எனக்கு என்று அவனைப் பார்த்த சிரித்தவர் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்திருங்க தம்பி குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராது என்றார் கிண்டலாக அவனைப் பார்த்து வெக்க புன்னகை பூத்தவளாய் நீங்கதானப்பா கல்யாணம் பண்றீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய்ங்க என்று அவளை அமைதியாக சிறிது நேரத்திற்கு பார்த்துக் கொண்டிருந்தவர் எந்த channel ல நீ மனசு வருத்தப்பட்டு கலங்கி நின்னயோ அதே channel அ நீ ஜாம் ஜாம்னு கல்யாணம் ஆகி சந்தோஷமா நிக்கிறது ஊரே பார்க்கணுமா அதா என் ஆச என்றார் தீர்க்கமாக தான் தவறே செய்திருந்தாலும் அத எப்படியாவது சரி செய்ய விரும்பும் தந்தையை கண்டு நன்றி உணர்கின்றவன் அப்ப உங்க விருப்பப்படியே பண்ண்ணிடுங்கப்பா என்க அவர் சொன்னபடியே இவர் போனிலும் செல்வம் நேரிலும் சென்று அனைவரையும் அழைத்தனர் திருமணத்திற்கு முந்தைய நாள் முன்னோர் வழிபாட்டிற்கும் மணப்பெண்ணிற்கு நலுங்கு வைப்பதற்காகவும் ஏற்பாடு செய்திருந்த மல்லிகா அனைவரையும் அங்கே அழைத்திருக்க மாப்பிளை வீட்டினர் ஜெகன் குடும்பத்தினர் என அனைவரும் வந்திருந்தனர் அன்றுதான் மல்லிகாவின் கணவர் ராகவனும் இந்தியா வந்திருக்க வீடு உறவினர்களால் நிறைந்திருந்தது இத்தனை நாள் தான் மட்டுமே தனியாக இருந்த வீடு இன்று மகிழ்ச்சியான முகங்களுடன் விழாக்கோலம் பூண்டிருந்ததை பார்ப்பதற்கு

பரத்தின் தோலைத் தட்டி அவள் புறமாக தலையை அசைக்க அவள் முகமாற்றத்தை அப்போதுதான் கவனித்தவனாய் அருகில் வந்தவன் என்னம்மா என்று விசாரித்தான் கண்ணீரில் மிதக்கும் விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒண்ணுயில்ல என்பதாக தலையசைத்தாள் வா கொஞ்ச நேரம் மேல போயி பேசலாம் செல்வத்திற்கு கண்ணை காட்டி விட்டு அவளை மொட்டைமாடிக்கு அழைத்துச் சென்றவன் என்ன ஆச்சு என் ஜில்லும்மாக்கு அவள் கை விரல்களில் இருந்த மெஹந்தி design ஐ ஆராய்ந்து கொண்டே கேட்டான் இப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் இருந்திருந்தா பொண்ணுக்கு கல்யாணம்ன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல எனக்கு மட்டும் ஏன் அவங்க இல்லாம போயிட்டாங்க தன்னிரக்கத்தில் தத்தளித்தவள் குழந்தையாய் உதடு பிதுக்கி அழ அவளை தேற்றும் வழி தெரியாதவனாய் கொண்டவன் ஷ்ஷ் அழாத ஜில்லுமா செல்வம் சந்திரன் ஜெகன் uncle எல்லாருமா எவ்வளவு பார்த்து பார்த்து சந்தோஷமா நம்ம கல்யாணத்துக்கு ஓடி ஓடி வேலை பாக்குறாங்க தெரியுமா பாரு உன் அத்தை மாமா அவங்க பையனு உங்க அப்பா side ல இருந்து கூட உனக்காகதானே வந்திருக்காங்க so அம்மா அப்பா இல்லைனாலும் உனக்காக இத்தனை பேர் இருக்கிறதை நினைச்சு நீ சந்தோஷப்படணுமா எனக்கு தெரியுது ஆனா இப்போ கொஞ்ச நாளா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அழுகை அழுகையா வருது எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி என்று அவன் தோளில் சாய்ந்து கொள்ள அவன் காதல கண்டு கொள்ளாமல் தான் அவளை புறக்கணித்தது அதனால் ஏற்பட்ட ஏக்கம் தீபா விருப்பத்தின் பேச்சுக்கள் தற்கொலை முயற்சி அதற்கு பின்னான மன அழுத்தம் என கடந்த சில மாதங்களாக அவள் அனுபவித்த கஷ்டங்களை எண்ணிப் பார்த்தவன் இனிமேலாவது இவளை சந்தோஷமாக மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக் கொண்டான். இத்தனை வருடங்கள் தாயாய் தாங்கி வளர்த்த தீபா திருமணம் ஆகி புகுந்த வீடு செல்லப்போகும் பெண்ணை ஆதரவாய் அரவணைத்து அறிவுரை சொல்லி அவளை தேற்றாமல் மொத்தமாக புறக்கணித்தது பரத்திற்கே மிகவும் வருத்தமாக இருந்தது யாரை குற்றம் சொல்லி என்ன பயன் என தனக்குள் நொந்து கொண்டவன் நான் இருக்கே ஜில்லுமா உனக்கு நாளைக்கு காலையில இதே நேரம் நீ என்னோடவளா ஆகியிருப்ப நீ உன்னோட சந்தோஷம் கவலை கோபம் எது வேணாலும் என்கிட்ட share பண்ணிக்கலாம் சரியா ஹம் என்றவள் ஒரு two minutes நான் இப்படியே இருந்துக்கவா please கேட்டவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட அமைதி பரவியது அவளினுள் மதிய உணவிற்கு மேல் அனைவரும் கிளம்ப சாருவும் வசந்தின் அம்மா அமுதாவும் ஸ்வேதாவின் உடைமைகள் அனைத்தையும் pack செய்ய உதவி செய்து கொண்டிருந்தனர். அவரை தனியாக அழைத்த பரத். aunty எனக்கு personal ஆ ஒரு help பண்ணுங்களேன் என்றான் தயங்கமாக சொல்லுங்க தம்பி ஸ்வேதா கொஞ்ச நாளாவே ரொம்ப upset ஆ lonely யாதான் இருக்கா இப்ப அவ அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப அழறா நாளைக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கூடவே இருந்து பார்த்துக்கிறீங்களா please கேட்கும்போதே அவன் கண்கள் கலங்கி விட புரியுது தம்பி பொதுவா அம்மா அப்பா இருக்கிற பொண்ணுகளுக்கு ரொம்ப பதட்டமாவும் பயமாவும்தான் இருக்கும் என் பொண்ணு மாதிரி அவ நான் பாத்துக்குறேன் இதுக்கு எதுக்கு தம்பி நீங்க சங்கடப்படுறீங்க நீங்க கவலைப்படாம கெளம்புங்க என்று ஆதரவாக சொல்ல ஒரு வாரு தைரியமாக கிளம்பினான் பரத் கிளம்புவதற்கு முன் ஒருமுறை தன் வீட்டை சுற்றி வந்தவள் வெளியில் வந்து ஊஞ்சலில் சிறிது நேரம் அமர்ந்து ஆடிவிட்டு செல்வத்தின் car ரில் ஏறி கிளம்பினாள் பாண்டிச்சேரியை அடைந்ததும் car நேராக மண்டபத்திற்கு செல்லும் ரோட்டில் திரும்ப வீட்டுக்கு போலாண்ணா என்றால் ஸ்வேதா time ஆச்சு உங்களை மண்டபத்துல drop பண்ணிட்டு மாப்பிளை அழைக்க போகணும் மாப்பிளை எங்கயு போக மாட்டாரு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போ என்றவளின் குரலில் சேவித்த ஆளுமையில் பழைய ஸ்வேதாவின் தோரணை தெரிய புன்னகைத்தவன் welcome என்றான் அவர்கள் பின்னால் இரு கார்களில் வந்தவர்களும் அவர்களை பின் தொடர்ந்து வீட்டிற்கு வர

என்க இறுக்கமாக தன் கணவரின் பின்ன உள்ளே சென்றாள் நடுநாயகமாக hall லில் அமர்ந்து கொண்டு coffee தங்கமா அவர் கேட்க அவருக்கு முன்னால் குடுகுடுவென்று போய் coffee போட்டு எடுத்து வந்தான் செல்வம் உடன் வந்தவர்கள் அனைவரையும் வரவேற்று தீபா உபசரிக்க நானே கொஞ்ச நாளா அங்க இருந்துட்டேன் அம்மா கோவம் தீர்ந்து எல்லாம் சரி ஆயிடும்னு நினைச்சேன் ஆனா அந்த இடைவெளி கொஞ்சம் அதிகமாதான் ஆயிருச்சு நாளைக்கு நான் அங்க போயிட்டா முன்ன மாதிரி உரிமையா வந்து போக முடியுமான்னு தெரியலே உனக்கு கல்யாணம் ஆகி அண்ணி வரவரைக்கும் நீதான் அப்பாவை பார்த்துக்கணும் என்று செல்வத்திற்கு advice செய்ய அவரையே பார்த்துக் கொண்டிருந்தார் தீபா உனக்கு இல்லாத உரிமையா இதுதாம்மா உனக்கு பொறந்த வீடு நீ எப்ப வேணாலும் தாராளமா இங்க வரலாம் என்ற ஜெகனிடம் சரிங்கப்பா என்றவன் பூஜை அறையில் சென்று விழுந்து வணங்கிவிட்டு சேர்ந்து நில்லுங்க என்று அவர்கள் இருவரையும் வணங்க சந்தோஷமாயிருமா என்று தலையில் கை வைத்து வாழ்த்தினார் ஜெகா தீபா ஒன்றுமே சொல்லாமல் அவளை பார்த்துக் கொண்டிருக்க அவளும் எழா நிலை கீழ் இருந்தவாறே தீபாவை பார்க்க அவர் கலங்கும் கண்களைத் துடைத்துக் கொண்டு நல்லா இருமா என்றார் எழுந்தவளின் தோலைப் பற்றிக் கொண்டு போற இடத்துல பொறுப்பா இருக்கணும் என்ன என்க சமாதானமாக பேசியதில் மகிழ்ந்தவர் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்று அவரை அணைத்துக் கொள்ள தன் மார்போடு அணைத்து உச்சி மோந்தவருக்கு இத்தனை நாள் மனதினுள் வைத்திருந்த இறுக்கம் மனுக்கென்று உடைய எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் பாப்பா என்றார் மனதார ஒருவழியாக தாயும் மகளும் பேசிக்கொள்ள அப்போதுதான் நிம்மதியாக உணர்ந்தனர் செல்வமும் ஜெகனும் சரிசரி நேராச்சு போலாமா என்க அனைவருமாக கிளம்பி வாசலில் வர எதிர் வீட்டிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த ஷாந்தி என்னம்மா இந்த அம்மா வீட்டுக்கு சொல்லிக்க வர மாட்டியா கேட்டவள் கோபியிடம் திரும்பி போய் கூட்டிட்டு வாடா அவள என்றார் வா ஜில்லு என்று அவர் கைப்பிடித்து அழைத்துப் போனான் கோபி இதுவும் தனக்கு இன்னொரு தாய் வீடு இனி அவளுக்கு நாளையில இருந்து மாமியார் வீடாயிடுமே வாய்விட்டே கேட்டுவிட அனைவரும் சிரித்துவிட்டனர்

வணக்கம் நண்பர்களே நம்மளுக்கு இன்~இன்றைய கால கட்டத்துல நம்மளுடைய ஆரோக்கியத்தை பத்தி தான் நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் இன்ன~இன்றைய காலக்கட்டத்துல நம்மளுக்கு ஆரோக்கியங்குறது ரொம்ப முக்கியமா போச்சு வரும் தலைமுறைக்கும் நம்ம ரொம்ப care எடுத்து சொல்ல வேண்டிய அஹ் கொஞ்சம் உம் விவரங்களை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் எப்படின்னா முன்ன கால கட்டத்துல நம்ம வந்து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 ஹம் சிறுதானியங்கள் சமைச்சோம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு எந்த கேடும் இல்லை இப்போவும் அதே மாதிரி வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லிkகுடுக்குறது என்னன்னா இயற்கையான முறையில நம்ம விவசாயத்தை பண்ணணும் இயற்கையான உணவுகளை சாப்பிடணும் ஆஹ் அந்த கொழுப்பு சத்து உள்ளது அந்த மாதிரி சாப்பாடுகளை எல்லாம் நம்ம avoid பண்ணணும் ஒதுக்கணும் இன்னைக்கு அது தான் நமக்கு ரொம்ப தேவை ஏன்னா packet களில எல்லாம் அடைச்சு வர்ற ஒவ்வொரு உணவும் நம்ம உடம்புக்கு அவ்வளவு கேடு அதனால அதை இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம அஹ் ஆட்டுகல்லு அம்மிக்கல்லு உரலு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

இந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா நாம நிறைய ஆஹ் மரங்கள் அது இதெல்லாம் வளர்க்கணும் முன்ன காலத்துல அவ்வளவு காடுகள் இருந்துச்சு இப்போ காடெல்லாம் அழிச்சு ஆஹ் அதையே நம்ம இது பண்ணிருக்குறாங்க அந்த காடுகள் நிறைய வளர்க்கணும் நிறைய நம்ம சாப்பாட்டு விஷயங்களிலயும் கொஞ்சம் கவனிக்கணும் நல்ல காய்கறிகளை நாம உட்கொள்ளணும் சத்தான பழங்கள் சாப்பிடணும் அது நம்ம இயற்கை விவசாயத்தை நம்ம இது பண்ணுனா தான் நமக்கு சத்தானது எல்லாம் கிடைக்கும் ஏன்னா நமக்கு இப்போ கிடைக்குற பழங்கள் அதே மாதிரி நம்ம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

பயணம் என்பது தொலைதூர புவியியல் இடங்களுக்கு இடையே மக்கள் நடமாடுவதாகும் பயணத்தை கால் மிதிவண்டி ஆட்டோ மொபைல் ரயில் படகு பேருந்து விமானம் கப்பல் அல்லது பிற வழிகளில் சாமான்களுடன் அல்லது இல்லாமல் செய்யலாம் மேலும் ஒரு வழி அல்லது சுற்றுப்பயணமாக இருக்கலாம்

துருவ மீட்டரின் படி அதிகம் பார்வையிடப்பட்ட நகரமாக ஹாங்காங் விளங்குகிறது விளங்குகிறது ரயில் பயணத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் ஹம் மேட்டுப்பாளையம் இதற்கிடையே நீலகிரிக்கு இடையே உள்ள ரயில் பாலத்தின் மீது பயணிப்பவர்கள் ஆகும் பயணம் என்ற வார்த்தை பெரும்பாலும் வரலாற்றில் விளக்கப்படுகிறது

அகராதியின் படி பயணம் என்ற வார்த்தையின் முதல் பயன்பாடு பதினாலாம் ஆண்டு நூற்றாண்டு கீழ் இருந்தது இந்த வார்த்தை மத்திய ஆங்கிலத்தில் கூறுகிறது

கடினமான உழைப்பு உழைப்பு என்பதிலிருந்துதான் ஆங்கிலத்தில் மக்கள் இன்னும் எப்போதாவது travel என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் அதாவது போராட்டம் சைமன் the best traveler state என்ற புத்தகத்தில் பயணம் மற்றும் துன்பம் இரண்டும் இன்னும் பழமையான பெயரை பகிர்ந்து கொள்கின்றன ரோமானிய

லத்தீன் மொழியில் இது மூன்று பங்குகள் என்று பொருள் பல் மரத்தில் ஏற்றி சேரும் இடத்தை பொறுத்து நவீன காலத்தில் பயணம் எளிதாக இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் எவரஸ்ட் சிகரம் அமேசான் மழைக்காடுகள் தீவிர சுற்றுலா மற்றும்

கடினமாக இருக்கும் இது ஒரு நோக்கம் மற்றும் உந்துதலை சற்று உற்றுப் பார்த்து பொழுதுபோக்கு விடுமுறைகள் புத்துணர்ச்சி சுற்றுலா அல்லது விடுமுறை ஆராய்ச்சி பயணம் தகவல் சேகரித்து மக்களை சந்திப்பது தொண்டுக்காக தன்னார்வப் பயணம் எங்காவது வாழ்க்கையை தொடங்க இடம் பெயர்தல் ஆகியவை பயணத்திற்கான காரணங்களாகும் மற்றபடி மத யாத்திரைகள் மற்றும் பயணங்கள் வணிகப் பயணம் வர்த்தகம் பயணம் சுகாதார பாதுகாப்புப் பெறுதல் ஊதியம் அல்லது போரிலிருந்து தப்பித்தல் பயணத்தின் இன்பத்திற்காக அல்லது பிற காரணங்களுக்காக நடை பயிற்சி அல்லது சைக்கிள் ஓட்டுதல் போன்ற மனிதனால் இயங்கும் போக்குவரத்தை பயணிகள் பயன்படுத்தலாம் அல்லது வாகனங்கள் பொது போக்குவரத்து ஆட்டோ மொபைல்கள் ரயில்கள் படகுகள் பயணக் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் நாம் பயணத்திற்கான நோக்கங்களை பின்வருமாறு நாம் எதற்காக பயண நினைக்கிறோம் மகிழ்ச்சி தளர்வு கண்டுபிடிப்பு மற்றும் ஆய்வு சாகசம் கலாச்சாரங்களில்

உருவாக்குதல் இது வயதில் வரலாறு பயணங்களில் ஆஹ் வரலாறை நாம் காண்போமா செல்வந்தர்கள் கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தங்கள் கோடைக்கால வீடுகள் மற்றும் போன்ற நகரங்களில் உள்ள விழாக்களுக்கும் ஊருக்காக பயணம் செய்யும் பழங்காலத்திலிருந்தே பயணம் தொடங்கியது ஆரம்பகால பயணம் மெதுவாகவும் ஆபத்தானதாகவும் வர்த்தகம் மட்டும் இடம்பெயர்வுகளால் ஆதிக்கம் செலுத்துவதாகவே பகுதி பல ஆண்டுகளாக கலாச்சாரம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றமும் பயணம் எளிதாகவும் அணுகக் கூடியதாகவும் மாறிவிட்டது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி இரண்டில் ஸ்பெயினில் இருந்து புதிய உலகத்திற்கு பயணம் செய்ததில் இருந்து மனித குலம் போக்குவரத்தும் நீண்ட தூரம் வந்துள்ளது இந்த பயணம் இறுதி இலக்கை அடைய பத்து வாரங்களுக்கு மேல் எடுத்தது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நூற்றாண்டு வரை விமானம் ஸ்பெயினில் இருந்து அமெரிக்காவிற்கு ஒரே இரவில் பயணம் செய்ய அனுமதிக்கிறது இடைக்காலத்தில் பயணம் பொருளாதாரத்திற்கும் சமூகத்திற்கும் முக்கியமானதாக இருந்தாலும் கஷ்டங்களையும் சவால்களையும் அளித்தது மொத்த விற்பனை துறையானது நிவாரணமாக